அதுல ஒரு சில பேர் மூஞ்சிலா ப்ளர் பண்ண மாரி காட்டிருக்காங்க.

வண்டி ஒன்னு நிக்குது அத நெறையா பேர் நின்னு பாத்துட்ருக்காங்க நெறையா கற்கள்லா கீழ.

பின்னாடி ரெண்டு விண்டோஸ் இருக்கு நோட்டீஸ் போர்ட் மாறி ஒண்ணு சைடுல வச்சிருக்காங்க.

பக்கத்துல எதோ பிளர் பண்ண மாரி காட்டிருக்காங்க வீட்டுக்கு மேல ரெண்டு பிளாக் கலர் டேங்க் இருக்கு.

சைட்ல ப்ளூ கலர் குப்ப தொட்டி ஒன்னு வச்ருக்காங்க.

ப்ளூ கலர்ல பர்னா இருக்கு விண்டோஸ்லா இருக்கு.

காம்பவுண்ட் சுவர் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க.

ஆப்போசிட்ல வீட்டு மேல துணிலா காய வச்சுருக்காங்க.

இந்த மலையிலிருந்து நீர்வீழ்ச்சி மாதிரி கீழ ஊத்திக்கிட்டு அது ஆத்துல கடக்கிறதுக்காக போயிட்டு இருக்கு. ஏதோ பார மேல நறைய குடிச்சிங்களா இருக்கு சின்ன சின்னதா செடிகள்ல்லாம் முளைஞ்சிருக்கு.

மாரி இருக்கு ஷோரூம்ல ஆரஞ்சு அண்ட் வைட் கலர்ல பலூன் கட்டி வெச்சிருக்காங்க.

புல்லாயிருக்கு ச்ஷேர்லாம் போட்டு வச்சிருக்காங்க நெறைய கலர் கலரான லைட் பிட் பண்ணி வச்சிருக்காங்க இரண்ட் ஒரு ஆள் உக்காத்துட்டு இருக்காரு வைட் கலர்ல ஷர்ட் போட்டுட்டு அவரு மூஞ்சி ப்ளர் பண்ண மாரி காட்டிருக்காங்க.

சைடுல ரெண்டு ஒரு ஆன்ட்டி ஒரு சின்ன பாப்பா நிக்குது அந்த பாப்பா மூஞ்ச பிளர் பண்ண மாரி காட்டி இருக்காங்க ரெட் கலர் மேட் லாம் போட்டு வச்சிருக்காங்க.

பின்னாடி நெறையா ஆன்ட்டி அங்கிள்ஸ்லா உக்காந்துட்ருக்காங்க அவங்க மூஞ்சியு பிளர் பண்ண மாரி காட்டிருக்காங்க.

லைட்ல்லாம் ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க காம்பவுண்ட் செவுரெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க.

போ காட்டுக்கு நடுவுல வீடு இருக்குற மாரி இருக்கு.

தூய சைவ உணவகம் சொல்ட்டு போர்டு எல்லாம் வெச்சிருக்காங்க சபரி அப்டின்னு சொல்ட்டு கிரீன் கலர் லைட்லாம் பிட் பண்ணி லைட்லாம் வச்சிருக்காங்க.

சோலார் எலக்ட்ரானிக்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்ல போர்டு ஒன்னு வச்சிருக்காங்க.

இவங்க மூஞ்சி பிளர் பண்ண மாரி காட்டி இருக்காங்க லாஸ்ட் ரௌ ஓர் இடத்துல ஒரு ஆள் வாங்காந்துட்டு இருகாங்க இந்த மூளையும் ஓர் ஆள் வாங்காந்துட்டு இருக்கங்க.

எலக்ட்ரானிக் கடை மாறி இருக்கு. சி_சி_டி_வி கேமராஸ் சிஸ்டம்ஸ் நெறைய ஸ்விட்ச் போர்ட்ஸ் நெறய வொயர் எல்லா இருக்கு.

நெறைய கபோர்டு எல்லா மாரி ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க அதுல நெறைய திங்ஸ்ல வெச்சுருக்காங்க.

நறிய பிராண்ட்ல லைட்ஸ்லா பிட் பண்ணி வச்சிருக்காங்க அடுக்கி வச்சிருக்காங்க கபோர்டுல .

அருண் ஐஸ் கிரீம் ஓட ப்ரீஜர்லா இருக்கு டென்ட் மாரி போட்டு வெச்சுருக்காங்க அந்த எடத்துல நெறைய சேர்ஸ்லா இருக்கு உள்ள நெறையா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லா இருக்கு பெரிய வீடு மாரி கட்டி வெச்சுருக்காங்க.

பெப்சியோட ஃபீஜர் வச்சுருக்காங்க நறையா கூல்ட்ரிங்க்ஸ்லா அதுல வச்சுருக்காங்க.